நல்லெண்ணெய் குளியல் தோல் மிருதுவாகிறது இரும்புச்சத்து calciumBvitamin கள் இதில் உள்ளன மூலம் அஹ் மூச்சுக்குழல் பிரச்சனை, தோல் தொல்லைகள் நல்லெண்ணெய் சமையலில் பயன்படுத்தி

அடுத்து தேங்காய் எண்ணெயை பத்தி நம்ம பார்க்கலாம் தேங்காய் எண்ணெய் மருத்துவ குணங்கள் வந்து உடல் தோலை அஹ் சுருக்கமாக இல்லாம வறண்டு போகாமல் காக்கும் தன்மை உடையது ஜீரண சக்தியை அதிகரிக்கும் கல்லீரல் மற்றும் சிறுநீர் கோளாறுகள் தடுக்கும் உடலில் உள்ள தசைகளை ஆரோக்கியங்கள் தரும் இதில் உள்ள lauric அமிலம் சர்க்கரையை கட்டுப்படுத்தி மாரடைப்பிற்கு காரணமான தசை கொழுப்புகளை கட்டுப்படுத்தும் தலைமுடி உதிர்வுக்கு ஊட்டமளிக்கும் பல் வலிக்கு வந்து புளிப்பு, இனிப்பு, குளிர்ச்சி மற்றும் சூடான பொருட்களை சாப்பிடும் போது ஏற்படும் பல் கூச்சங்களுக்கு காலை இரவு திரிபலா சூரணம் கடுக்காய், நெல்லிக்காய், தான்றிக்காய் powder ஐ கொண்டு பல் தேய்த்து வர வேண்டும் பல் சொத்தை ஏற்பட குழி விழுந்து வலியுடன் வீக்கமும் இருந்தால் இரவு படுக்கும் முன் மஞ்சள் தூளில் சொத்தை துவாரத்தில் வைத்து காலையில் கழுவி வந்தால் வலியும் வீக்கமும் நீங்கும் வேப்பில்லையை நன்றாக சுத்தம் செய்துவிட்டு நல்ல தண்ணீரில் கொதிக்க வைத்து வெதுவெதுப்பாக எடுத்து இரவு தினமும் வாய் கொப்பளித்து வந்தால் பல்வலி வராது பல் சம்பந்தப்பட்ட நோய்களும் குணமாகும் முகம் பொலிவுடன் இருக்க எலுமிச்சை மு~ மு~ எலுமிச்சை மூடிகளை தலையில் தேய்த்து அரைமணி கழித்துக் குளிக்க உடல் சூடு தணியும் எலுமிச்சை சாறு கலந்து நீரில் வாய் கொப்பளிக்க வாய் நாற்றம் தீரும் எலுமிச்சை சாறுடன் இஞ்சி சாறு கலந்து சாப்பிட பித்தம் அஜீரணம் நீங்கும் எலுமிச்சை சாறுடன் தேன் கலந்து முகத்தில் தேய்த்து ஊறிய பின் கழுவி வர முகம் சுருக்கங்கள் மறையும்

அதோட வரலாறு பத்தி நம்ம பாக்கலாம் வரலாற்றுக்கு முந்திய காலம் மருத்துவத்தில் தாவரங்கள் விலங்கு உறுப்புகள் க~ கணிமங்கள் அடங்கியிருந்தன பல வேலைகளில் இவை

பண்டைய கிரேக்க மருத்துவம் பண்டைய அமெரிக்க குடிகள் அதாவது மாயன்கள் தென்னிந்தியர்கள் வழங்கிய மருத்துவம் முறை என்ற தொடர்பில் கேட்டுள்ளனர் பழங்கால கிரேக்க மருத்துவர்களாக ஆகியோரின் பிற்கால மருத்துவ பகுத்தறிவு சார்ந்த முறையில் வளர்வதற்கு அடித்தளமாகும்

ச~ சித்த மருத்துவத்தில் பயன் உண்டு தமிழ் மருத்துவங்களின் பயன்கள் வந்து கடுக்காய் கடுக்காய் வந்து சித்த மருத்துவத்திலயே ரொம்ப வந்து உன்னதமான மருந்து வந்து கடுக்காய் கடுக்காய் வந்து வலிமையூட்டி, நீர் பெருக்கி, புண்கள், கண்நோய், இருமல், காமாலை, கை, கால் நமச்சல், இரைப்பு, வறட்சி, மார்பு நோய், மூலம், வயிற்று ப~ பொருமல் விக்கல் போன்றவற்றிற்கு குணப்படுத்தப்படுகின்றன கடுக்காய் காலையில் இஞ்சி அஹ் கடும்பகம் சுக்கு மாலையில் கடுக்காய் என நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த பொடியை உட்கொண்டால் நரை திரை மூப்பு

கடுக்காய் ஓட்டத்தை தூளாக்கி இரவு உணவு உண்டதும் அரை தேக்கரண்டி பொடி பொடியை pinch உ ஒரு டம்ளர் நீரை குடித்து வர உடல் வலுவாகும் வாதம் குணமாகும்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

ஆஹ் அஹ் போ~ போன வாரம் நான் ஜான்விக் போயிட்டு வந்தேன் உன்கிட்ட சொன்னேன்ல என்ன அஹ் என்ன அஹ் இப்போ சொல்லு விவேக் ஜான்விக் போயிட்டு வந்தேன் போன வாரம் உன் கிட்ட சொன்னேன் இல்ல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

நாய வந்து கார ஒடச்சுட்டு நாயை கொன்னு போட்டுட்டு போயிடுவான் ஆனா first part தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு simple ஆ இருந்தாலும் super ஆ இருக்கும் revenge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

மூணு குண்ட அவன் ரெண்டு சுட்டுருவான் அவனுங்க plan பண்ணி இருப்பாங்கலாட்டுருக்கு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

ஆஹ் அது நல்லா இருந்துச்சு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

உம் ஆமா விவேக் ஆனா இதுக்கு மேல கொண்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன் அவனுக்கும் வயசாயிட்டே போகுதுன்னு நினைக்கிறேன் விவேக் அதனால முடிக்க பார்த்திருக்கலாம் இல்லனா அவங்க வேற படத்துக்கு commit ஆயிருக்கலாம் அஹ் இப்ப அத வச்சு continental னு ஒரு புதுசா இன்னொரு plot ஒரு பெரிய எடுக்கப் போறாங்களாம் கொண்டு வர்றாங்களாம்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

ஆஹ் அந்த படமும் okay தான் அந்த வீடு அந்த பாட்டி அவ்வளவுதான்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

சார்லி சார்லி சார்லி மாறா remake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

ஆஹ் அதுவும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி concept எல்லாம் மலையாளத்தில் எடுக்கிறது இதுக்கு அப்படின்னு first இந்த மம்முட்டி மோகன்லால் இருக்கும்போது கூட யாரும் அவ்வளவா படம் பார்த்து இருக்க மாட்டாங்க மலையாள படம் அந்த பிரேமம் படம் வந்து தான் இதே பண்ணுச்சு மலையாள படம் பாக்கலாம் போல எல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும் சொல்லல வேற எல்லாம் இந்த தெலுங்கு எல்லா இதுமே